postal finance ஓட பைபிள் அப்படின்னு கூட நம்ம இந்த book அ சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த book ல சொல்லி இருக்க எல்லா விஷயமுமே வந்து ரொம்ப super அ இருக்கும் இந்த புக்க நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா description ல இருக்க link use பண்ணி நீங்க வாங்கிக்கலாம் வாங்க video குள்ள போகலாம் first chapter ல author

ராபர்ட்க்கு ஒரு குழப்பம் யார் சொல்றது அவரு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு இந்த chapter ல சொல்லியிருக்கிற எல்லாமே வந்து அவருடைய true true story explain பண்ணிருப்பாங்க எப்படி அவர் பணக்காரங்க ஆவுறது அப்படின்னுட்டு first chapter ல author ஏன் நம்ம பணத்தைப் பத்தி படிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அவங்க கொடுக்கிற முக்கியமான reason பார்த்தீங்கன்னா ஏன்னா எந்த institute லயும், உங்களுக்கு பணத்தைப் பத்தி சொல்லித் தரமாட்டாங்க எல்லாரும் பணத்தை எப்படி manage பண்றது அப்படின்னு சொல்லித்தருவாங்க அந்த பணம் எப்படி work ஆகுது அவரு அந்த பணத்தை எப்படி multiply பண்றது அப்படின்னு சொல்லிதரமாட்டாங்க poor person or middle class people வந்து financial struggle ஓட இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமா author இதை சொல்றாங்க நீங்க ஒரு statistics எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல வெறும் three percent of the people தான் பணக்காரங்களா இருப்பாங்க மீதி இருக்கிற ninety seven of percent of the people வந்து இந்த மூணு percent க்காக work பண்ணுவாங்க author இந்த chapter ல அவங்க ரெண்டு அப்பாவுக்கும் உள்ள character difference அ பத்தி ரொம்ப super ஆ சொல்லியிருப்பாங்க ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் அவங்கவங்க field ல successful ஆ இருக்காங்க but பணம் சம்பந்தப்பட்ட field ல ரெண்டு பேரோட point of view வேறுபட்டு இருக்கு அதைப் பத்தி அவர் சொல்லியிருப்பாங்க அவர் ஒரு பாத்தீங்கன்னா பணம்தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் பணம் இருக்கிறவங்கெல்லாம் கெட்டவங்க பணம் என்ன மரத்திலேயே காய்க்குது இப்படின்ற ஒரு mindset ல இருப்பாங்க இப்ப for example road ல ஒரு car போகுதுன்னா அந்த car அ அவங்க வாங்கணும்ன்னு நினைச்சா கூட என்னால இந்த car எல்லாம் வாங்க முடியாது நான் எப்படி வாங்க முடியும் அப்படின்ற ஒரு negative mindset ஓட இருப்பாங்க அதனால அவர் பையனுக்கு அவர் கொடுக்கிற பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போய் நிறைய நல்லா சம்பாதி நல்ல life ல settle ஆயிடு அப்படின்னு சொல்லுவாங்க and இதுக்கு அப்புறம் அவங்க சொல்ற இன்னொரு முக்கியமான advice பார்த்தீங்கன்னா பணம் விஷயத்துல ரொம்ப careful ஆ இரு. and government கொஞ்சம் careful ஆ இரு ஏன்னா government வந்து பணக்காரங்ககிட்ட இருந்து tax ல வாங்காம நம்மளை மாதிரி ஆளுங்ககிட்ட இருந்து tax வாங்குவாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டிருப்பாங்க

பணம்தான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற பணத்தை பின்னாடி ஓடு அப்படின்ற மாதிரி சொல்லி இருப்பாங்க நம்ம வீட்டுல so இதெல்லாம் வந்து ஒரு poor person mindset அ குறிக்கும் நீங்க இல்ல உங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க or நீங்களே இந்த mindset ல இருந்தீங்கன்னா நீங்க பணக்காரங்க அப்படின்ற ஒரு state attain பண்ண கொஞ்சம் time ஆகும் ஏன்னா உங்க mindset அ நீங்க மாத்துனா மட்டும்தான் உங்களால அந்த state attain பண்ண முடியும் அதுக்கு கொஞ்சம் time ஆகும் உங்க mindset அ நீங்க மாத்துறது மூலமா உங்க action மாறும் உங்க action மாறுறது மூலமா உங்களால பணத்தை attract பண்ண முடியும். இதுவே ஒரு rich person னோட mindset பார்த்தீங்கன்னா அவங்க first பணம் எப்படி work ஆகுது பணம்னா என்ன அந்த பணத்தை எப்படி multiply பண்றது அப்படின்னு அவங்க பசங்களுக்கு சொல்லித் தருவாங்க for example நிறைய குடும்பம் வந்து பணம் ப பரம்பரை பரம்பரையா பணக்காரங்களா இருப்பாங்க அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா அவங்க அவங்க பசங்களுக்கு பணம் எப்படி work ஆகுதுன்னு சொல்லித் தருவாங்க அவங்களோட reason பார்த்தீங்கன்னா இந்த உலகம் வந்து பணத்தை நோக்கி ஓடுற உலகம் so பணம் இல்லைன்னாதான் இந்த உலகத்திலே பிரச்சனை அப்படி இருக்கிறதுனால அவங்க பசங்களுக்கு அவங்க நிறைய விஷயம் சொல்லித் தருவாங்க இந்த car example க்கே வருவோமே இந்த car example ஒரு poor person யோசிச்சதை நம்ம பார்த்தோம் இதே rich person ன்னா அந்த car அ நான் எப்படி வாங்கறது அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க அவங்க car அ எப்படி வாங்கறது அப்படின்னு யோசிக்கும் போது அவங்க brain வந்து activate ஆகும் poor person case ல அவங்க brain வந்து அந்த இடத்தோட நின்னுடும் work ஆகாது ஏன்னா அவங்க car அ வாங்கக் கூடாதுன்னு நினைச்சுட்டாங்க rich person case ல வந்து அவங்க brain வந்து work ஆக ஆரம்பிக்கும் இந்த item அ நான் எப்படி வாங்குறது இல்லை இந்த பொருளை நான் எப்படி வாங்குறது அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்க work பண்ண ஆரம்பிப்பாங்க and

and rich person ல இன்னொரு முக்கியமான point of view பார்த்தீங்கன்னா அவங்களை பொறுத்தவரை அவங்களோட house தான் இருக்கிறதுலியே பெரிய liability liability ன்னா எந்த ஒரு விஷயம் உங்களோட packet ல இருந்து பணத்தை எடுக்குதோ அது வந்து libility இதுவே நீங்க poor person பாத்தீங்கன்னா அவங்க house அ வந்து அவங்க asset ன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க அவங்களோட வீடு தான் அவங்களோட பெரிய சொத்து அப்படின்னு நினைச்சுட்டு இருப்பாங்க same time rich person வந்து job security பின்னாடி போக மாட்டாங்க அவங்க அதை விட skills க்கு ரொம்ப importance தருவாங்க ஏன்னா money ன்றது ஒரு temporary வந்து permanent ஆ இருக்கும் நம்மகிட்ட job ஏ இல்லைன்னாலும் நம்ம கத்துக்கிட்ட skill ஐ வச்சு நம்மளால பணம் சம்பாரிச்சிட முடியும் இது எல்லாத்துக்கும் மேல இது இரண்டே line ல சொல்லணும்ன்னா

மைக்கோட அப்பா வந்து rich person mentality ல இருக்காரு ராபர்ட்டோட அப்பா வந்து poor person mentality ல இருக்காரு so ராபர்ட் யார் சொல்றதைக் கேட்டு பணக்காரங்களா ஆகுறாங்க அப்படின்றதோ and அவரு பணம் save பண்ண என்னென்ன methods எல்லாம் use பண்றாரு bonus ஆ நான் என்ன சொல்லுவேன்னா இந்த book அ வந்து USbased book அதனால அவங்க சொல்லி இருக்கிற விஷயம் எல்லாம் US ல apply ஆகும் but இந்தியாவுல இந்த விஷயத்த நம்ம எப்படி apply பண்றது எப்படி change பண்ணி apply பண்றது or இதை நீங்க practical ஆ நீங்க apply பண்ணும் போது உங்களுக்கு என்னென்ன problem வரும் அப்படின்னுட்டு ஒரு சின்ன experiment பண்ணி பார்த்துட்டு நாங்க சொல்லுவோம் so இது வந்து ஒரு bonus நான் சொல்றது எல்லாமே ஒரு suggestion மாதிரிதான் இருக்கும் பிடிச்சிருந்தா நீங்க follow பண்ணலாம் இப்ப chapter one ல பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த main அ சொல்லி இருப்போம் rich don't work for money rich make money works for them அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி இருக்கோம் இந்த ஒரு விஷயத்த எப்படி அவங்க பண்றாங்க அப்படின்றதுதான் இந்த chapter two ல நம்ம பார்க்க போறோம் அதை கொஞ்சம் detailed ஆ elaborate ஆ பார்ப்போம் நம்ம first chapter ல நிறைய விஷயம் பேசியிருப்போம் அதை ஒரு ஒரு விஷயமும் ஒரு ஒரு chapter ல நல்லா elaborate ஆ பார்ப்போம் ராபர்ட் வந்து அவங்க அப்பாகிட்ட போய் கேக்குறாரு அப்பா எப்படிப்பா பணக்காரன் ஆகறது நீங்க சொல்லிக் கொடுங்க அப்படின்ட்டு அவங்க அப்பா வந்து newspaper படிச்சிட்டு இருக்காரு சரி அவங்க அப்பா உடனே கேக்கறார் ஏன் உனக்கு பணக்காரன் ஆகணும் அப்படின்னுட்டு கேட்ட உடனே ராபர்ட் வந்து அவருக்கு ஒரு ராபர்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா அவருடைய school ல வந்து ஜிமின்னு ஒரு பையன் இருக்கான் அவங்க அம்மா வந்து எல்லாரையும் வந்து வெளிய கூட்டிட்டு போறாங்க party க்கு என்னையும் மைக்கையும் வந்து invite பண்ணல கேட்டா நாங்க வந்து poor kids அப்படின்னு சொல்லிட்டு எங்களை avoid பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு அதுக்கு ராபர்ட்டோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு திருப்பி newspaper படிக்க ஆரம்பிச்சறாரு so வந்து ராபர்ட்க்கு வந்து ஒரு மாதிரி அஹ் disappoint ஆயிட்டாரு என்னடா நம்ம அப்பா எதுவுமே சொல்லித் தர மாட்டேங்கிறாரு அப்படின்ட்டு so இத இதை பார்த்து வெறுப்பான ராபர்ட் வந்து திருப்பியும் கேட்கிறாரு அப்பா எனக்கு சொல்லி கொடுங்கப்பா எப்படி இது பண்றது அப்படின்னுட்டு அதுக்கு உடனே அவங்க அப்பா வந்து ஒரு normal middle class person அவங்க அப்பாக்கு எப்படி பணம் சம்பாதிக்கிறதுன்னு உண்மையாவே தெரியலே அதுக்கு அவங்க அப்பா என்ன reply பண்றாரு அப்படின்னா நீங்க உங்க மூளையை use பண்ணு நல்ல வேலைக்கு போ நல்லா சம்பாரி நிறைய இது பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாரு so ஆஹ் இந்த அடுத்த நாள் காத்தால வந்து மைக்கும் ராபர்டும் வந்து பேசுறாங்க நம்ம எப்படியாவது பணம் சம்பாரிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு plan போடுறாங்க. எப்பிடி நம்ம பணம் சம்பாரிக்கலாம் அப்பிடின்னு அவங்களுக்கு நிறைய ideas இப்ப நிறைய idea discuss பண்றாங்க இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னுட்டு sunday ல பண்றாங்க so பண்ணும் போது அவங்களுக்கு திடீர்ன்னு ஒரு super ஆன ஒரு idea ஒண்ணு strike ஆகுது அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா toothpaste ல வந்து நிக்கல்ல பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க science book ல ஏதோ ஒண்ணு படிச்சிருக்காங்க. அது ஒரு சின்ன idea பண்றாங்கன்னா இங்க toothpaste ல இருக்க நிக்கல்ல நம்பி பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு idea பண்ணி அவங்க ரெண்டு பேரும் ஆஹ் இறங்கறாங்க

சிரிச்சிட்டு என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்கும் போது அவங்க இதெல்லாம் explain பண்றாங்க அதுக்கு அவங்க அப்பா சொல்றாரு இதெல்லாம் பண்ணக் கூடாது இது வந்து illegal அப்படின்றாரு அவங்களுக்கு வந்து ரொம்ப disappoint ஆயிடுவாங்க ஏன்னா அவங்க ஆரம்பிச்ச ஒரு business வந்து ஒரே வாரத்துல மூடிட்டாங்க அப்படின்றாங்க so அப்ப அப்பதான் வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து உண்மையிலே வந்து ராபர்ட் இவ்ளோ serious ஆ இருக்கான் இந்த விஷயத்துல அப்படின்ற ஒரு விஷயம் புரியுது அவங்க அப்பா வந்து பேசறாரு உனக்கு உண்மையிலேயே வந்து நீ பணக்காரன் ஆகணும்ன்னு ஆசைப்பட்ட அப்படின்னா நீ வந்து மைக்கோட அப்பாவைக் கேளு ஏன்னா கண்டிப்பா அவருக்கு தெரியும் so உடனே மைக் வந்து shock ஆயிடுறேன் என்னது எங்க அப்பாவா அப்படின்னுட்டு so அதுல வந்து ராபர்ட் அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா உங்க அப்பா வந்து ஒரு business அ build பண்ணிட்டு இருக்காரு எனக்கும் உங்க அப்பாவும் ஒரே banker தான் இருக்காங்க அந்த banker வந்து பண விஷயத்துல உங்க அப்பா ரொம்பவே intelligent அடிக்கடி சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு so இந்த ரெண்டு பசங்களுக்கு திருப்பி curiosity வருது சரி okay நம்ம மைக்கோட அப்பாவை கேட்கலாம் அப்படின்ட்டு அவங்க வந்து ஒரு ஒரு date appointment மாதிரி fix பண்றாங்க இந்த time ல வந்து மைக்கோட அப்பாவை போய் பார்க்கலாம் அப்படின்னுட்டு so appointment fix பண்ணிட்டு அவங்க அப்பாவை போய் பார்க்குறாங்க பார்க்கும் போது so அவங்க அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா நான் class room side ல எல்லாம் உங்களுக்கு சொல்லித் தர மாட்டேன் நீங்க வந்து எனக்கு வேலை செய்யணும் நீங்க எனக்கு வேலை செஞ்சீங்கன்னா நான் உங்களுக்கு எப்படி பணம் சம்பாதிக்கிறதுன்னு சொல்லித் தர்றேன் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்றாரு சொல்லிட்டு

அவர் என்ன சொல்றாருன்னா பத்து second தான் time இந்த offer வேணும்ன்னா எடுத்துக்கோ இல்லை இங்கே இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் force பண்றாரு அவங்கள so யோசிச்சுட்டு அப்பிடியே ராபர்டும் மைக்கும் என்ன பண்றாங்க சரி சரி நம்மளுக்கு கிடைச்சது இதுதான் அப்பிடின்னு சொல்லிட்டு offer ஆ எடுத்துக்கறாங்க first எடுத்துக்கிட்டு மூணு வாரம் வந்து வேலை செய்யறாங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேருமேதான் மைக் and ராபர்ட் ரெண்டு பேரும் வேலை செய்யுறாங்க ரெண்டு பேரும் வேலை செய்யும்போது பாத்தீங்கன்னா மூணு hour உம் வேலை செய்யறாங்க ஆஹ் மைக்கோட அப்பா வந்து எதுவுமே பேசல வாயை திறந்து ஒரு வார்த்தைகூட பேசல உடனே அந்த ராபர்ட் வந்து கடுப்பாயிட்டான் என்னடா நான் வந்து இவ்வளவு கம்மியான pay க்கு வேலை செய்யறேன் ஆனா இவங்க எனக்கு எதுவுமே சொல்லித் தர மாட்டறாங்கன்னு கடுப்பாயிட்டு fourth week என்ன பண்றான்னா மைக்கிட்ட சொல்றான் நான் வந்து இதோட quit பண்ணிட்டு போறேன் ஒரு மாசத்தோட அப்படின்ற மாதிரி சொல்றான் மைக்க வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்றான். எங்க அப்பா வந்து இது நடக்கும்ன்னு சொன்னாரு. so நீ எப்ப இந்த மாதிரி சொல்றியோ அப்ப வந்து உன்னை அவரை பார்க்க சொன்னாரு அப்படின்ற மாதிரி வந்து மைக் சொல்றான். சொன்னவுடனே ராபர்ட்க்கு ஒரு ஆச்சரியம் என்னடா அப்ப நான் quit பண்ணனும்னு நீங்க wait பண்ணிட்டு இருந்தீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ராபர்ட்க்கு ஒரு ஆச்சரியம் அடுத்து என்ன என்னதான் சொல்றங்கன்னு போய் பார்ப்போமேன்னு ராபர்ட் போய் பாக்குறாரு பாக்கும்போது பாத்தீங்கன்னா மைக்கோட அப்பா வந்து ராபர்ட் என்ன சொல்றாருன்னா line ல wait பண்ண சொல்றாரு so அவரும் line ல wait பண்ணிட்டு இருக்காரு ஒரு one hour கழிச்சு பொறுமையா வந்து மைக்கோட அப்பா வந்து வராரு வந்து பேசுறாரு என்ன ஆச்சு அப்படின்ட்டு கேக்கும் போதுதான் வந்து மைக் ரொம்ப அதாவது ராபர்ட் ரொம்பவே கடுப்பாயிட்டான்

நீங்க அது மாதிரி எனக்கு சொல்லித்தரேன்னு சொன்னீங்க நீங்க வந்து எனக்கு எதுவுமே சொல்லித்தரல நீங்க என்னை ஏமாத்திட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்றான் சொன்ன உடனே இதுக்கு மைக்கோட அப்பா வந்து reply பண்றாரு நான் வந்து உனக்கு சொல்லி கொடுத்துட்டுதான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு சொன்னவுடனே இல்லை நான் நம்ப மாட்டேன் நான் quit பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இதை கேட்டு மைக்கோட அப்பா வந்து சிரிச்சிட்டாரு ஒரு மா பரவாயில்லையே ஒரு மாசத்திலேயே நீ வந்து என்னோட முக்காவாசி employee மாதிரி ஆஹ் பேச ஆரம்பிச்சிட்ட அப்படின்ற மாதிரி சொல்றாரு இதை சொல்லிட்டு இன்னும் ராபர்ட் வந்து அவர்மேல கோவமாதான் இருக்கான் so வந்து மைக்கோட அப்பா என்ன சொல்றாருன்னா நீ teaching ன்னு சொன்னது வந்து இந்த class room ல board வச்சு எடுப்பாங்களே அந்த மாதிரி அப் அப்படி சொல்றியான்னு கேட்டாரு அதுக்கு obviously இதுல ஒன்பது வயசு பையன் ஆமா அப்படின்ற மாதிரி சொன்னான் அதுக்கு மைக்கோட அப்பா என்ன சொன்னாரு அப்படின்னா உனக்கு life ஒண்ணும் class room வச்சு இப்படி எல்லாம் சொல்லித் தராது life வந்து உனக்கு situation problems இது மூலமா தான் சொல்லித் தரும் so நானும் உனக்கு அப்படித்தான் நான் சொல்லித் தந்தேன் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா வந்து சொல்றாரு life வந்து எல்லாரையும் ஒரு corner ல தள்ளும் சில பேர் வந்து பாதியிலே விட்டுருவாங்க சில பேர் fight பண்ணி மேலே வருவாங்க சில பேர் வந்து அதிலே இருந்து ஒரு lesson அ கத்துக்கிட்டு அடுத்த level க்கு போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நீங்க எப்போ அந்த lesson கத்துக்கிறியோ அப்போ வந்து நீங்க wealth and ஒரு happy man ஆ நீ மாறிடுவ அதுக்காகதான் நான் வந்து உன்னை push பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா வந்து ஒரு reason கொடுக்கிறாரு and கூடவே வந்து ஒரு விஷயம் சொல்றாரு or நீ வந்து இந்த பாதியிலேயே give up பண்ற type ஆ இருந்தே அப்படின்னா நீ உன் வாழ்க்கையிலே கடைசி வரைக்கும் இப்படித்தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும் கடைசி வரைக்கும் ஒரு பின்னாடி ஓடிட்டேதான் இருக்கணும் நீங்க எப்பவுமே வந்து ஒரு financial struggle ஓடதான் இருப்ப எப் எப்படியாவது நம்மளுக்கு பணம் வந்துரும் எப்படியாவது நம்மளுக்கு பணம் வந்துரும்ன்னு உட்கார்ந்துட்டுதான் இருப்ப ஆன அது எப்படி வரும்ன்னே உனக்கும் தெரியாது அது வரவும் போறது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு ராபர்ட்க்கு வந்து அப்படியே அவங்க அவங்க அப்பாவை இது பண்ற மாதிரி இருக்கும் ஏன்னா அவங்க அப்பா வந்து ராபர்ட்டோட உண்மையான அப்பா வந்து இப்படித்தான் உட்கார்ந்துட்டு இருப்பாரு நம்மளுக்கு பணம் வந்துரும் பணம் வந்துரும்ன்டு ராபர்ட் வந்து okay இவங்க சொல்றதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குது ஏதோ ஒரு point of view different difference இருக்குது அப்பிடின்னு சொல்லிட்டு ராபர்ட் வந்து இப்பதான் ஒத்துக்குறாரு okay அதாவது அவங்க அப்பா சொல்ற இதுக்கும் சொல்ற இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அப்படின்ற மாதிரி இப்பதான் ஒத்துக்குறாரு ஒத்துக்கிட்டு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆஹ் அதுக்கப்புறம் rich dad இன்னொரு advice பண்றாரு ஆனா இது ராபர்ட் இதை ஒத்துக்கிட்டாலும் but அவருக்கு இன்னும் கோவம் இருக்கு அவருக்கு வந்து under pay பண்ணிட்டாங்க ஏன்னா அவரு அவரு மூஞ்சியை பார்த்தாலே அவருக்கு தெரியுது rich dad க்கு உடனே rich dad என்ன சொல்றாரு அப்படின்னா நீ முதல்ல உன்னோட point of view வ மாத்திக்கோ உன்னோட பிரச்சனைக்கெல்லாம் நீ என்ன blame பண்ணிட்டு இருந்தன்னா நீ வந்து என்னை மாத்தணும் என்னை மாத்தணும்ன்னு நெனச்சிட்டு இருப்ப ஆனா உன்னால அது முடியவே முடியாது உன்னால உன்னை மட்டும்தான் மாத்திக்க முடியும் so உன்னோட பிரச்சனைக்கு நீ உன்னை மாத்திக்க try பண்ணி என்னை மாத்த try பண்ணாத அப்படின்ற மாதிரி rich dad சொல்றாரு சொன்ன உடனேதான் ராபர்ட்க்கு வந்து actual ஆ இதை சொன்ன உடனே ஒண்ணுமே புரியல அவரோட வயசுக்கு இது கொஞ்சம் பெரிய advice தான் but still அவருக்கு வந்து இது புரியவே இல்லை so அதனால அவரு கொஞ்சம் confused ஆ இருக்காரு சொன்ன உடனே ராபர்ட்டுக்கு ஒண்ணுமே புரியல உடனே ராபர்ட் என்ன கேக்குறாருன்னா எனக்கு நீங்க கொஞ்சம் அதிகமாச்சும் pay பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ராபர்ட் கேக்குறாரு கேட்ட உடனே வந்து rich dad என்ன சொல்றாரு அப்படின்னா பரவாயில்லையே இப்ப வந்து நான் நான் இதுக்கு முன்னாடி fire பண்ண employee மாதிரி நீ பேச ஆரம்பிச்சிட்ட ஒண்ணு இவங்களா நான் fire பண்ணிருப்பேன் இல்ல வேலைய அவங்களே quit பண்ணிட்டு போயிருப்பாங்க அவங்களை மாதிரி நீ பேச ஆரம்பிச்சிட்ட அப்படின்னுட்டு அவங்க அப்பா சொல்றாரு அதுக்கு அவங்க அப்பா கொடுக்கிற just வேற justification என்னன்னா இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ஒரு நாள் பணம் வரும் அந்த பணம் நம்ம பிரச்சனையை தீர்க்கும் அப்படின்னு நினைச்சுட்டு இருப்பாங்க ஆனா அந்த பணம் வந்து எப்பவுமே அவங்க பிரச்சனைய தீர்க்காதுன்றதுதான் உண்மை ஏன்னா அவங்க mindset அப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்றாரு உடனே ராபர்ட் வந்து serious ஆயி கேக்கறார் அப்ப என்னதான் அந்த பிரச்சனைய தீர்க்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு உடனே வந்து மைக் அப்பா வந்து சொல்றது உன்னோட மூளைதான் இந்த பிரச்சனையை தீர்க்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு சொன்ன உடனே வந்து அவருக்கு ஒண்ணுமே புரியல

அப்படின்ற மாதிரி சொல்றாரு இந்த lesson அ கேட்ட உடனே ராபர்ட்க்கு வந்து எப்படி இருக்குன்னா அப்படியே ஒரு இது வரைக்கும் அவரு கேட்காத, ஒரு விஷயத்தை கேட்கிற மாதிரி இருக்கு ஏன்னா யாருமே அவர்கிட்ட இத சொன்ன கிடையாது first time ஒரு வாழ்க்கையில இந்த விஷயத்த பத்தி இவரு கேக்குறாரு so இதை relate பண்ணி பார்த்துக்கிறாரு அவங்க அப்பாவையும் வச்சு so poor and middle class work for money அவங்க அப்பா வந்து பணத்துக்காகதான் வேலை செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி அவரு confirm பண்ணிக்கிறாரு and இந்த விஷயத்த சொன்னவுடனே மறுபடியும் வந்து ராபர்ட் ராபர்ட் வந்து curious ஆயிடுறாரு okay ஏதோ ஒரு புது விஷயம் சொல்றாரு நம்ம வந்து என்னதான் சொல்றாங்கன்னு கேட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு உடனே அவர் கிட்ட சொல்றாரு சரி okay எனக்கு கத்து கொடுங்க அப்படின்ற மாதிரி மறுபடியும் ராபர்ட் வந்து கேக்குறாரு இப்ப ரிச்சர்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா okay இந்த time நான் கத்து தரேன் ஆனா நீ எனக்கு free யா வேலை செய்யணும் அப்படின்னுட்டாரு so உடனே ராபர்ட் வந்து ஒண்ணுமே புரியல என்னடா நான் பத்து cent ஏ கம்மின்னு சொல்லிட்டு இருந்தேன் இவரு என்னடான்னா நம்மளை free யா வேலை செய்ய சொல்றாரு அப்படின்னுட்டு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

ஆஹ் வணக்கம் ராஜி வணக்கம் தர்ஷினி வணக்கம் லியா வணக்கம் ராஜி

இன்னைக்கு வந்து நம்ப ஆஹ் ஹெல்த் அதாவது ஆரோக்கியம் அப்படின்ற தலைப்புக்கு கீழே பெண்களோட ஆரோக்கியத்தை பத்தி பேசுனா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க ராஜி உங்களுக்கு இதுல உடன்பாடு இருக்குதானே ஒகே ரொம்ப இது நல்ல டாபிக் இதைப் பத்தி பேசலாம் நீங்க தர்ஷினி உங்களுடைய கருத்து ஏதாவது